ஜிகெம்பெய்ண்ட் ல் ஆர்பிட்டால் மேற்படிவு குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு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
இல்லையெனில் அதற்கான டுடோரியல்களுக்கு எங்கள் வலைத்தளத்தைக் காணவும்
முதலில் அணுவின் ஆர்பிட்டால் என்றால் என்ன என காண்போம்
ஒரு அணுவின் ஆர்பிட்டால் என்பது ஒரு கணித செயல்பாடு
இது ஒரு அணுவில் உள்ள ஒரு எலக்ட்ரானின் அலைபோன்ற நடத்தையை விவரிக்கிறது
ஒரு எலக்ட்ரானை கண்டுபிடிப்பதற்கு அதிகப்பட்ச வாய்ப்புள்ள ஒரு இடத்தின் பகுதி ஒரு ஆர்பிட்டால் ஆகும் இது ஒருs ஆர்பிட்டால்
இது கோள வடிவில் உள்ளது
இங்கே வெவ்வேறு அச்சுக்களில் ப் ஆர்பிட்டால்கள் உள்ளன
ப் ஆர்பிட்டால்கள் இருகோள வடிவமானவை
அடுத்து வெவ்வேறு அச்சுக்களில் ட் ஆர்பிட்டால்கள் உள்ளன
ட் ஆர்பிட்டால்கள் இரட்டை இருகோள வடிவமானவை
ஒரு புதிய ஜிகெம்பெய்ண்ட் அப்ளிகேஷனை திறந்துள்ளேன்
முதலில் ஆர்பிட்டால்கள் பற்றி கற்போம்
ஆட் ஒர் மோடிஃபை ஆன் அட்டோமிக் ஆர்பிட்டல் டூல் மீது க்ளிக் செய்க
ஆர்பிட்டல் புராப்பர்ட்டி விண்டோ திறக்கிறது
இந்த விண்டோ பின்வரும் புலங்களை கொண்டுள்ளது கோஎஃபிஷியன்ட் ரோடேஷன் மற்றும் டைப்
முதலிலி டைப் உடன் ஆரம்பிக்கிறேன்
முன்னிருப்பாக ஸ் ஆர்பிட்டால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது
ப் ட் க்ஸி மற்றும் ட் ஸ் ஸ்க்வேர் ஆர்பிட்டால் ரேடியோ பட்டன்கள் மீது க்ளிக் செய்வோம்
அருகே ஆர்பிட்டால் வடிவங்கள் காட்டப்படுவதைக் காண்க
அடுத்து கோஎஃபிஷியன்ட் மற்றும் ரோடேஷன் propertyகளை காண்போம்
கோஎஃபிஷியன்ட் புராப்பர்ட்டி 1லிருந்து 1 வரை மதிப்புகளை கொண்டுள்ளது
கோஎஃபிஷியன்ட் புலத்தின் மதிப்புகள் மூலம் ஆர்பிட்டாலின் அளவை மாற்றலாம்
அருகே ஆர்பிட்டாலின் அளவு மாறுவதை கவனிக்கவும்
ரோடேஷன் புராப்பர்ட்டி 180 லிருந்து 180 வரை மதிப்புகளை கொண்டுள்ளது
ஆர்பிட்டால்களை வலஞ்சுழி அல்லது இடஞ்சுழியாக சுழற்ற முடியும்
மேல் அல்லது கீழ்நோக்கு அம்புகள் மூலம் மதிப்புகளை மாற்றலாம்
நேர்மறை மேற்படிவுகளின் வெவ்வேறு வகைகளைக் காட்ட ஆர்பிட்டால்களை எவ்வாறு பயன்படுத்துவது என காண்போம்
இங்கே வெவ்வேறு ஆர்பிட்டால்களின் நேர்மறை மேற்படிவுகள் உள்ளன
s ஸ் மேற்படிவு s ப் மேற்படிவு p ப் மேற்படிவு மற்றும் p ப் பக்கவாட்டு மேற்படிவு
காட்சி பகுதியில் ஹைட்ரஜன் மூலக்கூறை வரைவோம்
விசைப்பலகையில் ஹ் ஐ அழுத்துக
co எஃபிஷியன்ட் மதிப்பில் 1 ஐ அமைக்கவும்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
ஆட் ஆ போண்ட் டூல் மீது க்ளிக் செய்க
போண்ட் லெங்த் கிட்ட தட்ட 130 உள்ளதா என உறுதிசெய்க
காட்சி பகுதியின் மீது க்ளிக் செய்க
ஹைட்ரஜன் மூலக்கூறு உருவாக்கப்பட்டது
s ஸ் முடிவு மேற்படிவு உடன் ஆரம்பிக்கலாம்
ஆட் ஒர் மோடிஃபை ஆன் அட்டோமிக் ஆர்பிட்டல் டூல் மீது க்ளிக் செய்க
ஸ் ஆர்பிட்டால் மீது க்ளிக் செய்க பின் ஹைட்ரஜன் மூலக்கூறின் ஹைட்ரஜன் அணுக்களின் மீது க்ளிக் செய்க
s ஸ் முடிவு மேற்படிவை கவனிக்கவும்
இப்போது p ப் முடிவு மேற்படிவு
விசைப்பலகையில் ப் ஐ அழுத்துக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
ஆட் ஆ போண்ட் டூல் ஐ க்ளிக் செய்க
போண்ட் லெங்த் கிட்டத்தட்ட 200 ஆ என காண்க
காட்சி பகுதியில் க்ளிக் செய்க
ப்ளூரின் மூலக்கூறு உருவாக்கப்பட்டது
ஆட் ஒர் மோடிஃபை ஆன் அட்டோமிக் ஆர்பிட்டல் டூல் மீது க்ளிக் செய்க
ப் ஆர்பிட்டால் மீது க்ளிக் செய்க
p ப் முடிவு மேற்படிவை உருவாக்க நமக்கு கிடைமட்டமாக ப் ஆர்பிட்டால்கள் தேவை
ரோடேஷன் மதிப்பை 90 ஆக உயர்த்துவோம்
ப் ஆர்பிட்டால் மீது க்ளிக் செய்க
ஒரு ப்ளூரின் அணு மீது க்ளிக் செய்க
அதேபோல இந்த செயல்முறையை திரும்பசெய்து ப் ஆர்பிட்டாலை 90 க்கு சுழற்றவும்
மற்றொரு ப்ளூரின் அணு மீது க்ளிக் செய்க
ஆர்பிட்டாலை சரியாக பார்க்க முடியவில்லை எனில் ஆர்பிட்டாலின் அளவை மாற்றலாம்
அதை செய்ய கோஎஃபிஷியன்ட் மதிப்பை மாற்ற வேண்டும்
ஆர்பிட்டால் மீது ரைட் க்ளிக் செய்து ஆர்பிட்டல் ஐ தேர்ந்தெடுத்து பின் புராப்பர்ட்டீஸ் மீது க்ளிக் செய்க
ஆர்பிட்டல் புராப்பர்ட்டீஸ் டயலாக் பாக்ஸ் திறக்கிறது
சரியான மேற்படிவை நீங்கள் காணும்வரை கோஎஃபிஷியன்ட் மதிப்பை குறைக்கவும்
குளோஸ் பட்டன் மீது க்ளிக் செய்க இதே செயல்முறையை மற்றொரு ஆர்பிட்டாலுக்கும் செய்கிறேன் p ப் முடிவு மேற்படிவைக் காண்க
இப்போது dz2 ஆர்பிட்டாலை பயன்படுத்தி d ட் முடிவு மேற்படிவைக் காண்போம்
காட்சி பகுதிக்கு வந்து விசைப்பலகையில் கேப்பிட்டல் ப் ஐ அழுத்துக
பட்டியலில் பே ஐ தேர்ந்தெடுக்கவும்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
காட்சி பகுதியில் க்ளிக் செய்க
ஆட் ஆ போண்ட் டூல் மீது க்ளிக் செய்க
ஒரு பிணைப்பை உருவாக்க இரும்பு அணு மீது க்ளிக் செய்க
ஆட் ஒர் மோடிஃபை ஆன் அட்டோமிக் ஆர்பிட்டல் டூல் மீது க்ளிக் செய்க
dz2 ஆர்பிட்டால் ரேடியோ பட்டன் மீது க்ளிக் செய்க
சரியான மேற்படிவுக்கு கோஎஃபிஷியன்ட் மதிப்பை 08 ஆக குறைக்கவும்
dz2 ஆர்பிட்டால்களை மேற்படிவாக்க பிணைக்கப்பட்ட இரும்பு அணுக்களின் மீது க்ளிக் செய்க
d ட் முடிவு மேற்படிவைக் காண்க
இப்போது ப் ஆர்பிட்டால்களின் பக்கவாட்டு மேற்படிவு பற்றி காண்போம்
கரண்ட் எலிமெண்ட் ஆக கார்பன் உள்ளதா என உறுதி செய்க
ஆட் ஆ போண்ட் டூல் மீது க்ளிக் செய்க
போண்ட் லெங்த் கிட்டத்தட்ட 90 ஆ என காண்க
காட்சி பகுதியில் க்ளிக் செய்க
ஆட் ஒர் மோடிஃபை ஆன் அட்டோமிக் ஆர்பிட்டல் டூல் மீது க்ளிக் செய்க
கோஎஃபிஷியன்ட் மதிப்பை ஒன்றாக அதிகரிக்கலாம் ப் ஆர்பிட்டால் ரேடியோ பட்டன் மீது க்ளிக் செய்க
ப் ஆர்பிட்டால் கிடைமட்டமாக இருந்தால் அதை செங்குத்தாக சுழற்றவும்
பிணைப்பின் விளிம்புகளில் க்ளிக் செய்க
p ப் பக்கவாட்டு மேற்படிவைக் காண்க இந்த வகை மேற்படிவில் ஆர்பிட்டால்களின் மடல்களில் ஒரேமாதிரி குறி இருக்கும்
அடுத்து எதிர்மறை மற்றும் பூஜ்ஜிய மேற்படிவுகளுக்கு நகர்த்துவோம்
இங்கே எதிர்மறை மேற்படிவுகள் உள்ளன
ஒரு புதிய ஜிகெம்பெய்ண்ட் அப்ளிகேஷனை திறந்துள்ளேன்
இப்போது ஒரு எதிர்மறை மேற்படிவை எவ்வாறு வரைவது என செய்து காட்டுகிறேன்
ஆட் ஆ போண்ட் டூல் மீது க்ளிக் செய்க
போண்ட் லெங்த் கிட்டத்தட்ட 90 ஆ என காண்க
காட்சி பகுதியில் க்ளிக் செய்க
ஆட் ஒர் மோடிஃபை ஆன் அட்டோமிக் ஆர்பிட்டல் டூல் மீது க்ளிக் செய்க
ப் ஆர்பிட்டால் ரேடியோ பட்டன் மீது க்ளிக் செய்து பின் பிணைப்பின் ஒரு விளிம்பில் க்ளிக் செய்க
ப் ஆர்பிட்டாலை மேற்பக்கமாக கீழ்நோக்கி திருப்ப 180 டிக்ரி க்கு சுழற்றவும்
பின் பிணைப்பின் மற்றொரு விளிம்பில் க்ளிக் செய்க
எதிர்மறை மேற்படிவை கவனிக்கவும்
இந்த வகை மேற்படிவில் ஆர்பிட்டால்களின் மடல்களில் வெவ்வேறு குறிகள் இருக்கும்
இப்போது எவ்வாறு ஒரு பூஜ்ஜிய மேற்படிவை உருவாக்குவது என காண்போம்
இங்கே பூஜ்ஜிய மேற்படிவு உள்ளது
ஆட் ஆ போண்ட் டூல் மீது க்ளிக் செய்க
காட்சி பகுதியின் மீது க்ளிக் செய்க ஆட் ஒர் மோடிஃபை ஆன் அட்டோமிக் ஆர்பிட்டல் டூல் மீது க்ளிக் செய்க
ப் ஆர்பிட்டால் மீது க்ளிக் செய்க
ப் ஆர்பிட்டாலை அதன் ஆரம்ப நிலைக்கு சுழற்றவும்
பிணைப்பின் ஒரு விளிம்பில் க்ளிக் செய்க
ஸ் ஆர்பிட்டால் மீது க்ளிக் செய்க பின் பிணைப்பின் மற்றொரு விளிம்பில் க்ளிக் செய்க
பூஜ்ஜிய மேற்படிவை கவனிக்கவும்
இந்த வகை மேற்படிவில் ஆர்பிட்டால்களின் நோக்குநிலை ஒரேமாதிரி இல்லை
சுருங்கசொல்ல
இந்த டுடோரியலில் நாம் கற்றது வெவ்வேறு வகை ஆர்பிட்டால்கள் முடிவு மற்றும் பக்கவாட்டு மேற்படிவுகள் ஆர்பிட்டால்களை சுழற்றுதல் மற்றும் மறுஅளவாக்குதல் நேர்மறை எதிர்மறை மற்றும் பூஜ்ஜிய மேற்படிவு
இப்போது பயிற்சி
ஹைட்ரஜன் க்ளோரைட் மூலக்கூறுடன் s ப் முடிவு மேற்படிவை வரைக dxy டிஎக்ஸ்இ ஆர்பிட்டால்களின் பக்கவாட்டு மேற்படிவை வரைக மற்ற எதிர்மறை மற்றும் பூஜ்ஜிய மேற்படிவுகளை வரைக
குறிப்பு சரியான மேற்படிவிற்காக ஆர்பிட்டால்களை சுழற்றுக மற்றும் மறுஅளவாக்குக
செய்துமுடிக்கப்பட்ட பயிற்சி இவ்வாறு இருக்க வேண்டும்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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்